லிப்ரியாஃபிஸ் கால்க் இல் பார்முலாஸ் மற்றும் பங்ஷன்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்பது கண்டிஷனல் ஆப்பரேட்டர் ifஒர் ஸ்டேட்மெண்ட் அடிப்படை புள்ளியியல் பங்ஷன்ஸ் நம்பர் களை ரவுண்ட் ஆஃப் செய்தல் உபுண்டு லினக்ஸ் 1004 மற்றும் லிப்ரியாஃபிஸ் சூட் வெர்ஷன் 334 ஐ பயன்படுத்துகிறோம்
டேட்டா மீது அடிப்படை அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் அடிஷன் சப்ட்ராக்ஷன் மற்றும் அவரேஜ் போன்றவற்றை அப்ளை செய்வதை அறிவோம்
இன்னும் சில பயனுள்ள ஆப்பரேட்டர் களை பார்க்கலாம்
அடிக்கடி பயனாகும் ஒரு ஆப்பரேட்டர்
கண்டிஷனல் ஆப்பரேட்டர்
கண்டிஷனல் ஆப்பரேட்டர்ஸ்
பயனர் டேட்டா மீது செயலாக்கும் கண்டிஷன் க்கு சோதிக்கிறது
ட்ரூ ஒர் பால்சே என பூலியன் ரிசல்ட் ஆக காட்டுகிறது
personal finance trackerஒட்ஸ் ஐ திறக்கலாம்
தலைப்பு கோஸ்ட் இன் கீழ் பல ஐட்டம் களின் செலவை குறித்திருக்கிறோம்
அதன் மீது கண்டிஷனல் ஆப்பரேட்டர்ஸ் ஐ அப்ளை செய்து பார்க்கலாம்
செல் ப்10 மீது சொடுக்கி கண்டிஷன் ரிசல்ட் என அதில் டைப் செய்வோம் செல் சி10 இல் சொடுக்குவோம்
கண்டிஷன் இன் விடை இந்த செல் இல் காட்டப்படும்
ஹவுஸ் ரென்ட் செலவு 6000 ரூப்பீஸ் எனத்தெரியும்
எலக்ட்ரிசிட்டி பில் செலவு ரூப்பீஸ் 800
ஹவுஸ் ரென்ட் செலவு எலக்ட்ரிசிட்டி பில் செலவை விட அதிகம்
இவற்றின் மீது பல கண்டிஷன் களை அப்ளை செய்து விடைகளை செக் செய்வோம்
செல் சி10 இல் சொடுக்குவோம்
இந்த cellலில் முதல் கண்டிஷன் ஆக இஸ் எக்குவல் டோ சி3 கிரீட்டர் தன் சி4 என டைப் செய்து Enter செய்வோம்
செல் சி3 இல் வால்யூ
செல் சி4 இன் வால்யூ ஐவிட அதிகம் என்பதால் கிடைக்கும் ரிசல்ட் ட்ரூ
இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஐ மாற்றலாம்
இஸ் எக்குவல் டோ சி3 லெஸ் தன் சி4 Enter செய்க கிடைக்கும் ரிசல்ட் பால்சே
இதே போல மற்ற கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் களை அப்ளை செய்து விடைகளை காணலாம்
இந்த ஸ்டேட்மெண்ட் கள் மிகப்பெரிய டேட்டா வை ஆராயும் போது மிகவும் பயனுள்ளது ஐஎஃப் ஆண்ட் ஒர் கண்டிஷன் ஐயும் டேட்டா மீது அப்ளை செய்யலாம் கண்டிஷன் படி ட்ரூ எனில் ரிசல்ட் ஐ பிரின்ட் செய்ய செல் சி10 இல் சொடுக்கி டைப் செய்க
இஸ் எக்குவல் டோ ஐஎஃப் மேலும் அடைப்பில் சி3 கிரீட்டர் தன் சி4 காமா வித்தின் டபிள் கோட்ஸ் பொசிட்டிவ் காமா மீண்டும் வித்தின் டபிள் கோட்ஸ் நெகேட்டிவ்
அதாவது செல் சி3 இல் வால்யூ
செல் சி4 வால்யூ வை விட அதிகமெனில் பொசிட்டிவ் என காட்டப்படும்
இல்லையானால் நெகேட்டிவ் என காட்டப்படும் Enter செய்க ரிசல்ட் பொசிட்டிவ்
ஏனெனில் ரூப்பீஸ் 6000 ரூப்பீஸ் 800 ஐ விட அதிகம் இப்போது கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் இல் கிரீட்டர் தன் க்கு பதில் லெஸ் தன் என மாற்றி Enter செய்க
ரிசல்ட் இப்போதுNegative ஏனெனில் செல் சி3 இன் வால்யூ செல் சி4 வால்யூ வை விட அதிகம் cellகள் சி3 மற்றும் சி4 இல் டேட்டா வை மாற்றினால் ரிசல்ட் உம் மாறும்
ரிசல்ட் இப்போது நெகேட்டிவ்
செல் சி4 இல் வால்யூ வை 7000 என மாற்றி Enter செய்யலாம்
ரிசல்ட் தானாக பொசிட்டிவ் என மாறுகிறது
செல் சி4 இல் வால்யூ வை 800 என மாற்றி
Enter செய்யலாம்
ரிசல்ட் தானாக நெகேட்டிவ் என மாறுகிறது
மாற்றங்களை நீக்குவோம்
அடுத்து சில அரித்மெட்டிக் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக் பங்ஷன் களை பார்க்கலாம்
அடிப்படை அரித்மெட்டிக் பங்ஷன்ஸ் கூட்டலுக்கு சும் பெருக்கலுக்கு புரொடக்ட் வகுத்தலுக்கு குயோட்டியன்ட் முன் டியூட்டோரியல் களில் கற்ற மேலும் பல
சில ஆப்பரேஷன் கள்
சும் புரொடக்ட் மற்றும் குயோட்டியன்ட் பங்ஷன்ஸ் எப்படி வேலை செய்கின்றன என காணலாம்
முதலில் ஷீட் 3 ஐ தேர்க செல்ஸ் கள் ப்1 ப்2 மற்றும் ப்3 இல் முறையே 50100 மற்றும் 150 என உள்ளிடுக செல் ஆ4 இல் சொடுக்கி சும் என டைப் செய்க ப்4 இல் சொடுக்குக ரிசல்ட் ஐ இந்த செல் இல் காணலாம்
இஸ் எக்குவல் டோ சும் என்றும் அடைப்பில் ப்1 காமா ப்2 காமா ப்3 என்றும் டைப் செய்க Enter செய்க ரிசல்ட் 300
இப்படி ஒரு ரங்கே ஒஃப் செல்ஸ் ஐ உள்ளிடலாம்
ப்4 மீது மீண்டும் சொடுக்கவும்
அடைப்பில் ப்1 காமா ப்2 காமா ப்3 க்கு பதில் ப்1 கோலோன் ப்3 என டைப் செய்க Enter செய்க மீண்டும் ரிசல்ட் 300 செல் ஆ5 இல் சொடுக்கி புரொடக்ட் என டைப் செய்க செல் ப்5 இல் சொடுக்கவும்
இங்கே இஸ் எக்குவல் டோ புரொடக்ட் என்றும் அடைப்பில் ப்1 கோலோன் ப்3 என்றும் டைப் செய்க Enter செய்க ரிசல்ட் 750000
எப்படி குயோட்டியன்ட் வேலை செய்கிறது என பார்க்கலாம்
செல் ஆ6 இல் சொடுக்கி குயோட்டியன்ட் என டைப் செய்க செல் ப்6 இல் சொடுக்கவும்
இந்த செல் இல் ரிசல்ட் ஐ காணலாம்
இங்கே இஸ் எக்குவல் டோ குயோட்டியன்ட் என்றும் அடைப்பில் ப்2 காமா ப்1 என்றும் டைப் செய்க Enter செய்க ரிசல்ட் 2
ஏனெனில் 100 ஐ50 ஆல் வகுக்க கிடைப்பது 2
இதே போல பல அரித்மெட்டிக் ஆப்பரேஷன் களை கால்க் இல் செய்யலாம்
இப்போது ஸ்டாட்டிஸ்டிக் பங்ஷன் களை செயலாக்குவதை காணலாம் அவற்றின் பயன் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் டேட்டா வை அனாலிசிஸ் செய்தல் உதாரணமாக கவுண்ட் மின் மாக்ஸ் மீடியன் மோடு ஆகிய பங்ஷன்ஸ் மற்றும் பல புள்ளியியல் வேலைகள் முதலில் ஷீட் 1 மீது சொடுக்கலாம் மினிமும் மேக்ஸிமம் மற்றும் மீடியன் செலவுகளை ஸ்டாட்டிஸ்டிக்கல் பங்ஷன்ஸ் மூலம் கண்டுபிடிப்பதை காணலாம்
செல் சி10 மீது சொடுக்கலாம்
இங்கு விடைகளை காண்போம்
ஹெடிங் கோஸ்ட் இன் கீழ் மிகச்சில உள்ளீடுகள் உள்ளன
மினிமும் செலவு ரூப்பீஸ் 300
மேக்ஸிமம் செலவு ரூப்பீஸ் 6000
இவைதான் பங்ஷன் களை பயன்படுத்தினால் கிடைக்க வேண்டிய ரிசல்ட்ஸ் செல் சி10 இல் இஸ் எக்குவல் டோ மாக்ஸ் என்றும் அடைப்பில் சி3 கோலோன் சி7 என்றும் டைப் செய்யலாம்
என்டர் செய்க
ரிசல்ட் 6000 அதுவே இந்த கோலம்ன் இல் அதிக பட்ச வால்யூ இப்போது மாக்ஸ் ஐ ஸ்டேட்மெண்ட் இல் மின் ஆல் மாற்றுவோம்
Enter செய்வோம்
ரிசல்ட் 300 அதுவே இந்த கோலம்ன் இல் குறைந்த பட்ச வால்யூ
மீடியன் வால்யூ வை காண மின் ஐ மீடியன் ஆல் மாற்றுவோம்
Enter செய்வோம்
ரிசல்ட் 800 அதுவே இந்த கோலம்ன் இல் மீடியன் வால்யூ
இதே போல ஏனைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் பங்ஷன்ஸ் ஐ டேட்டா வில் கண்டு சோதிக்கலாம்
இந்த செல் இல் எல்லா மாற்றங்களையும் நீக்கலாம்
ரவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஐ பார்க்கலாம்
ஹெடிங் கோஸ்ட் கீழ் சில மாற்றங்கள் செய்யலாம்
மாற்றங்கள் இப்படி 6000 ஐ 600034 ஆக 600 ஐ 6004 ஆக 300 ஐ 3003 ஆக
செல் ப்11 இல் சொடுக்கி ஹெடிங் ஐ ரவுண்டிங் ஆஃப் என டைப் செய்வோம்
செல் சி11 இல் சொடுக்கலாம்
இங்கே ஹெடிங் கோஸ்ட் இன் மொத்தத்தை பார்க்கலாம்
செல் சி11 இல் சொடுக்கி இஸ் எக்குவல் டோ சும் என்றும் அடைப்பில் சி3 கோலோன் சி7 என்றும் டைப் செய்யவும் Enter செய்வோம்
டோட்டல் 970104
ரிசல்ட் இல் டெசிமல் பிளேஸ் வேண்டாம் என நினைத்தால்
எண்ணை பக்கத்து முழு எண்ணுக்கு ரவுண்ட் ஆஃப் செய்ய வேண்டும்
டோட்டல் 970104 எனக்காட்டும் செல் இல் சொடுக்கவும்
டைப் செய்க இஸ் எக்குவல் டோ roundஒப்பன் பிரேஸ் சும் மீண்டும் வித்தின் பிரேஸ் சி3 கோலோன் சி7
Enter செய்வோம்
ரிசல்ட் இப்போது 9701 இது 970104 க்கு பகக்த்து முழு எண்
ரவுண்டிங் ஆஃப் ஐ கீழ் எண்ணுக்கு மட்டுமில்லாது மேல் எண்ணுக்கும் செய்யலாம்
ரிசல்ட் உள்ள செல் லில் சொடுக்கி ரவுண்ட் ஐ ரவுண்டுப் என மாற்றலாம்
Enter செய்வோம்
ரிசல்ட் இப்போது 9702 அது விடையின் அடுத்த மேலுள்ள முழு எண் ரவுண்டுப் ஐ ரவுண்டவுன் என மாற்ற விடையின் அடுத்த கீழுள்ள முழு எண் கிடைக்கும்
Enter செய்வோம்
ரிசல்ட் இப்போது 9701அது விடையின் அடுத்த கீழுள்ள முழு எண் personal finance trackerஒட்ஸ் இல் மாற்றங்களை நீக்குவோம்
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது நாம் கற்றவை கண்டிஷனல் ஆப்பரேட்டர் ifஒர் ஸ்டேட்மெண்ட் பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக் பங்ஷன்ஸ் ரவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ் தொடுப்பில் உள்ள விடியோ வை காண்க
அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்க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
மேற்கொண்டு விவரங்களுக்கு ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் ஸ்லாஷ் நிமைக்ட் ஹைபன் இன்ட்ரோ தமிழில் கடலூர் திவா
நன்றி